அப்றோ கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு குவாலிட்டி செக்கிங்கான பிராசஸ் போயிட்டிருக்குது.

முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தாமர பிச்சர் போட்டு கோலம் போட்டுருக்கறாங்க.

பின்னாடி ஸ் ப்ளூ கலர்ல ஸ்கிரீன் போட்டுருக்கறாங்க.

கடைக்கு முன்னாடி வண்டி லா நிக்குது.

அப்ரோ கனரா பேங்க்கு பக்கத்திலயே ஒரு மளிகை கட இருக்கு அதுல லேஸ்லா தொங்கவிட்டிருக்காங்க.

சீலிங்ல ஃபேன் இருக்குது லைட் இருக்குது.

பின்னாடி மரம் எல்லாம் இருக்கு அந்த மரத்துல பூ பூத்திருக்கு அந்த பூ ரெட் கலர்ல இருக்குது.

இந்த போட் வந்துட்டு ஒரு சாண்டல் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கறாங்க அந்த போட் ல்--

ஒரு தட்டுல சாப்பாடு பொருள் வெச்சிக்காங்க.

ரோட்ல நெறய கார்லா போறது பாக்கலா.

பின்னாடி வந்துட்டு ஒர் புளிய மர இருக்குது.

பின்னாடி மரம்லாம் தென்ன மரம் இருக்குது.

முன்னாடி ஒரு வேப்ப மரோ வெச்சுருக்குது.

அந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடுல வாழ மரம் இருக்கு.

டாக்டர் யோகநாத்ஸ் இம்பிளான்ட் கேர் டென்டல் சென்டர்னு எழுதிருக்குது செவுத்துல.

அப்பறம் லெஃப்ட் சைடுல வந்துட்டு சவுண்ட் பேடிம் சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க.

கம் பாட்டல்லா யூஸ் பண்ணி சிசர்ஸ் எல்லா யூஸ் பண்ணி ஆ கிராஃப்ட் ஒர்க் பண்றாங்க.

அப்பறோ அந்த செவுத்து மேல ஹெல்மெட் வெச்சுருக்கறாங்க.

இதுல ஒருத்தர் பச்சை கலர்ல டீ_சர்ட் போட்டு இருக்காரு அவரு பக்கத்துல வெயிட் போடுற மிஷின் இருக்குது.